லாஜிக்கல் மற்றும் மற்ற Operatorகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது லாஜிக்கல் Operatorகள் பரல்லேல் அசைன்மென்ட் மற்றும் ரங்கே Operatorகள் இங்கே நாம் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் பதிப்பு 1204 ரூபி 193 இந்த டுடோரியலை தொடர உங்களுக்கு லினக்ஸில் டெர்மினல் மற்றும் டெக்ஸ்ட் எடிடரை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும்
ஐஆர்பி குறித்தும் தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும் லாஜிக்கல் Operatorகள் பூலியன் Operatorகள் எனவும் அழைக்கப்படுகின்றன ஏனெனில் ஒரு எக்ஸ்பிரஷன் ன் பகுதிகளை மதிப்பிட்டு ஒரு ட்ரூ அல்லது பால்சே மதிப்பை திருப்புகிறது
லாஜிக்கல் ஆப்பரேட்டர் களாவன இரு ஆம்பர்சாண்ட் அதாவது இரு பைப் அதாவது ஆச்சரிய குறி அதாவது இரு ஆம்பர்சாண்ட் மற்றும் ஆண்ட் இரு expressionகளும் உண்மை என்றால் மட்டுமே ட்ரூ என மதிப்பிடுகிறது முதலாவது எக்ஸ்பிரஷன் உண்மையென்றால் மட்டுமே இரண்டாவது மதிப்பிடப்படுகிறது இந்த இரு வடிவங்களின் வித்தியாசம் முன்னுரிமை ஆகும் குறிவடிவ ஆண்ட் அதாவது இரு ஆம்பர்சாண்ட் அதிக முன்னுரிமை கொண்டுள்ளது
இப்போது சில உதாரணங்களைக் காண்போம்
இதற்கு ஐஆர்பி ஐ பயன்படுத்துவோம்
Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும்
இன்டராக்டிவ் ரூபி ஐ துவக்க ஐஆர்பி என டைப் செய்து எண்டரை அழுத்துக டைப் செய்க 3 கிரீட்டர் தன் 2 ஸ்பேஸ் இரு ஆம்பர்சாண்ட் ஸ்பேஸ் 4 லெஸ் தன் 5 எண்டரை அழுத்துக ட்ரூ என வெளியீட்டை பெறுகிறோம் இங்கே எக்ஸ்பிரஷன்1 அதாவது 32 என்பது உண்மை
எக்ஸ்பிரஷன் 2 அதாவது 45 அதுவும் உண்மை இரு expressionகளும் உண்மை என்பதால் வெளியீடு ட்ரூ என பெறுகிறோம் இப்போது முந்தைய கமாண்ட் ஐ பெற மேல் அம்பு விசையை அழுத்துக
இரு ஆம்பர்சாண்ட் குறிக்கு பதிலாக ஆண்ட் என்ற வார்த்தையை சேர்க்கவும் எண்டரை அழுத்துக அதே வெளியீட்டை பெறுகிறோம்
இப்போது முந்தைய கமாண்ட் ஐ பெற மேல் அம்பு விசையை மீண்டும் அழுத்துக
எக்ஸ்பிரஷன் 1 ல் கிரீட்டர் தன் குறிக்கு பதிலாக லெஸ் தன் ஐ சேர்க்கவும் எண்டரை அழுத்துக பால்சே என்ற வெளியீடை பெறுகிறோம் ஏனெனில் 32 என்பது பொய் முதல் எக்ஸ்பிரஷன் பொய் என்பதால் இரண்டாம் எக்ஸ்பிரஷன் மதிப்பிடப்படுவதில்லை
எனவே பால்சே என்ற வெளியீட்டை பெறுகிறோம் இரு பைப் மற்றும் ஒர் ஏதேனும் ஒரு எக்ஸ்பிரஷன் உண்மையென்றாலும் ட்ரூ என மதிப்பிடுகிறது முதல் எக்ஸ்பிரஷன் பொய் என்றால் மட்டுமே இரண்டாவது மதிப்பிடப்படுகிறது இந்த இரு வடிவங்களின் வித்தியாசம் முன்னுரிமை ஆகும் குறிவடிவ ஒர் அதாவது இரு பைப் அதிக முன்னுரிமை கொண்டுள்ளது இப்போது சில உதாரணங்களை முயற்சிப்போம்
10 கிரீட்டர் தன் 6 ஸ்பேஸ் இரு பைப் ஸ்பேஸ் 12 லெஸ் தன் 7 எண்டரை அழுத்துக ட்ரூ என்ற வெளியீட்டை பெறுகிறோம் இங்கே எக்ஸ்பிரஷன் 1 அதாவது 106 என்பது உண்மை
முதல் எக்ஸ்பிரஷன் உண்மை என்பதால் இரண்டாம் எக்ஸ்பிரஷன் மதிப்பிடப்படாது
எனவே ட்ரூ என்ற வெளியீட்டை பெறுகிறோம் இப்போது முந்தைய கமாண்ட் ஐ பெற மேல் அம்பு விசையை அழுத்துக
எக்ஸ்பிரஷன் 1 ல் கிரீட்டர் தன் குறிக்கு பதிலாக லெஸ் தன் ஐ சேர்க்கவும் பைப் குறிக்கு பதிலாக ஒர் என்ற வார்த்தையை சேர்க்கவும் எண்டரை அழுத்துக இங்கே எக்ஸ்பிரஷன்1 அதாவது 106 என்பது பொய் எக்ஸ்பிரஷன் 2 அதாவது 127 அதுவும் பொய் இரு expressionகளும் பொய் என்பதால் பால்சே என்ற வெளியீட்டை பெறுகிறோம்
ஆச்சரிய குறி மற்றும் நோட் operatorகள் எக்ஸ்பிரஷன் க்கு எதிரான மதிப்பை திருப்புகிறது எக்ஸ்பிரஷன் உண்மையெனில் ஆச்சரிய குறி ஒரு பால்சே மதிப்பை திருப்பும்
எக்ஸ்பிரஷன் பொய் எனில் இது ட்ரூ ஐ திருப்பும்
இந்த இரு வடிவங்களின் வித்தியாசம் முன்னுரிமை ஆகும் குறிவடிவ நோட் அதாவது அதிக முன்னுரிமை கொண்டுள்ளது நோட் ஆப்பரேட்டர் ஐ முயற்சிப்போம்
முதலில் டைப் செய்க 10 இரு சமக்குறி 10 எண்டரை அழுத்துக ட்ரூ என்ற வெளியீட்டை பெறுகிறோம் மேலுள்ள எக்ஸ்பிரஷன் ன் மதிப்பை நேர்மாறாக்க அந்த எக்ஸ்பிரஷன் க்கு முன் நோட் ஆப்பரேட்டர் ஐ சேர்க்கவும்
டைப் செய்க ஆச்சரிய குறி அடைப்புகளில் 10 இரு சமக்குறி 10 எண்டரை அழுத்துக பால்சே என்ற வெளியீட்டை பெறுகிறோம் ஐஆர்பி கன்சோல் ஐ துடைக்க CtrlL ஐ ஒருசேர அழுத்துக
அடுத்து பரல்லேல் அசைன்மென்ட் பற்றி கற்போம் பரல்லேல் அசைன்மென்ட் மூலமாக ஒற்றை வரி ரூபி கோடு ல் பல variableகளை இனிஷியலைஸ் செய்ய முடியும்
டெர்மினலுக்கு வருவோம் பரல்லேல் அசைன்மென்ட் ஐ பயன்படுத்தி மூன்று variableகள் ஆ ப் சி ஐ டிக்ளேர் செய்வோம் டைப் செய்க ஆ காமா ப் காமா சி எக்குவல் டோ 10 காமா 20 காமா 30 எண்டரை அழுத்துக இங்கே வேரியபிள் ஆ க்கு 10 அசைன் செய்யப்படும் வேரியபிள் ப் க்கு 20 அசைன் செய்யப்படும் வேரியபிள் சி க்கு 30 அசைன் செய்யப்படும் வலப்பக்கம் ஒரு அரே ஆக செயல்படுகிறது
இடப்பக்கம் பல variableகளை நாம் பட்டியலிட்டால் பின் அந்த அரே கட்டவிழ்க்கப்பட்டு அதற்கான variableகளுக்கு அசைன் செய்யப்படுகிறது
மேல்வரும் டுடோரியல்களில் arrayகள் பற்றி விரிவாக கற்போம்
இப்போதைக்கு சரியாக அசைன் செய்யப்பட்டுள்ளதா என சோதிப்போம்
ஆ என டைப் செய்து எண்டரை அழுத்துக வேரியபிள் ஆ ல் சேமிக்கப்பட்ட மதிப்பு 10 காட்டப்படுகிறது
ப் என டைப் செய்து எண்டரை அழுத்துக 20 ஐ பெறுகிறோம் சி என டைப் செய்து எண்டரை அழுத்துக 30 காட்டப்படுகிறது
பரல்லேல் அசைன்மென்ட் இரு variableகளில் சேமிக்கப்பட்ட மதிப்புகளை இடமாற்றுவதற்கும் பயன்படுகிறது
variableகள் ஆ மற்றும் ப் ன் மதிப்புகளை இடமாற்றுவோம்
டைப் செய்க பட்ஸ் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் ஆ எக்குவல் டோ ஹாஷ் கர்லி bracketகளினுள் ஆ காமா இரட்டை மேற்கோள்களில் ப் எக்குவல் டோ ஹாஷ் கர்லி bracketகளினுள் ப் எண்டரை அழுத்துக பெறும் வெளியீடு a10 b20 இப்போது ஆ மற்றும் ப் ஐ இடமாற்றுவோம்
அதற்கு டைப் செய்க ஆ காமா ப் எக்குவல் டோ ப் காமா ஆ எண்டரை அழுத்துக பட்ஸ் கமாண்ட் ஐ பெற மேல் அம்பு விசையை இருமுறை அழுத்துக பின் எண்டரை அழுத்துக நாம் பெறும் வெளியீடு a20 b10 இப்போது ரூபி ல் ரங்கே பற்றி கற்போம் ஒரு ரங்கே ல் மதிப்புகள் எண்கள் எழுத்துக்கள் stringகள் அல்லது objectகளாக இருக்கலாம்
ஒரு சீக்வென்ஸ் ஐ வெளிப்படுத்த Rangeகள் பயன்படுகின்றன தொடர்ச்சியான மதிப்புகளின் ஒரு ரங்கே ஐ உருவாக்க சீக்வென்ஸ் ரங்கே பயன்படுகிறது
ஒரு ஆரம்ப மதிப்பு மதிப்புகளின் ரங்கே மற்றும் ஒரு முடிவு மதிப்பை இது கொண்டுள்ளது
இன்க்ளூசிவ் ரங்கே ஐ இரு டாட் ஆப்பரேட்டர் உருவாக்குகிறது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரங்கே ஐ மூன்று டாட் ஆப்பரேட்டர் உருவாக்குகிறது ஒரு மதிப்பு ஒரு குறிப்பிட்ட ரங்கே னுள் அடங்குகிறதா என கண்டறிய Rangeகள் பயன்படுகின்றன
எக்வாலிட்டி ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்தி இதை நாம் செய்கிறோம்
rangeகளுக்கான சில உதாரணங்களை முயற்சிப்போம் டெர்மினலுக்கு வருவோம் டைப் செய்வோம் அடைப்புகளில் 1 இரு dotகள் 10 டாட் டோ அண்டர்ஸ்கோர் ஆ இன்க்ளூசிவ் ரங்கே ஐ இரு டாட் ஆப்பரேட்டர் உருவாக்குகிறது ஒரு ரங்கே ல் ஆரம்ப மற்றும் முடிவு மதிப்புகள் இரண்டையும் இன்க்ளூசிவ் ஆப்பரேட்டர் கொண்டுள்ளது
இங்கே ஒரு ரங்கே ஐ ஒரு லிஸ்ட் க்கு மாற்ற to a மெத்தோட் பயன்படுகிறது
எண்டரை அழுத்துக இங்கே மதிப்புகள் 1 முதல் 10 வரை இந்த ரங்கே ல் சேர்க்கப்பட்டிருப்பதைக் காணலாம்
இப்போது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரங்கே ஆப்பரேட்டர் ஐ காண்போம்
டைப் செய்வோம் அடைப்புகளில் 1 மூன்று dotகள் 10 பின் டாட் டோ அண்டர்ஸ்கோர் ஆ மூன்று டாட் ஆப்பரேட்டர் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரங்கே ஐ உருவாக்குகிறது எக்ஸ்க்ளூசிவ் ரங்கே ஆப்பரேட்டர் அந்த வரிசையிலிருந்து முடிவு மதிப்பை நீக்குகிறது
எண்டரை அழுத்துக இங்கே முடிவு மதிப்பு 10 இந்த ரங்கே ல் இல்லை
இப்போது 1 முதல் 10 வரையிலான ரங்கே ல் 5 உள்ளதா என சோதிப்போம்
டைப் செய்க அடைப்புகளில் 1 இரு dotகள் 10 மூன்று சமக்குறி பின் 5 எண்டரை அழுத்துக ரங்கே ல் ஒரு மதிப்பு உள்ளதா என சோதிக்க எக்வாலிட்டி ஆப்பரேட்டர் பயன்படுகிறது
1 முதல் 10 வரையான ரங்கே ல் 5 உள்ளதால் ட்ரூ என்ற வெளியீட்டை பெறுகிறோம்
இத்துடன் இந்த ஸ்போகன் டுடோரியல் முடிகிறது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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்